அத வந்து ஒரு பெரிய தட்டுக்க அடியில ஒரு கருப்பு கலர் சட்டிக்கு மேல வச்சிருக்காங்க.

அப்புறம் இந்த ராயல் இந்தியன்ஸ் ரெஸ்டாரன்ட் வந்து ஒரு பிங்க் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க.

அப்பரோ முன்னாடி நெறைய சோபா எல்லா போட்டுருக்காங்க வைட் கலர்ல சோஃபா போட்டுருக்காங்க அதுக்கு பின்னாடி வந்து நெறைய சேர்ஸ் போட்டுருக்காங்க.

இந்தப் ஒரு ஏரிக்க மேல இந்த பாலோ இருக்கு ரொம்ப பழைய பாலம் பாக்கத்துல வேற ஓரு ரோடு இருக்கு அந்த ரோட்ல வந்து ஓரு பைக் போகுது.

நறைய விதவிதமான ஃப்ளவர்ஸ் இருக்கு.

இது எச்_டி_எப்_சி பேங்க் பக்க கீழ நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பேங்க் பேங்க் ஏ_டி_எம்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நினைக்கிற.

அநேகமாக இது வந்து அந்த மியூசிக் மியூசிக் கீபோர்டுலாம் இருக்குலயா அதுக்கு அடில வைக்க கூடிய ஸ்டாண்டுனு நெனைக்குறேன்.

மேல பாத்தீங்கன்னா போர்டுல வந்து மியூசிக் படம் போட்ட இதெலா மியூசிக்க்கு டிரம்சு இதெல்லா இருக்கு.

பக்கத்துல ஒரு பெரிய கடல் இருக்கு.

பெட்ரோல் பங்கு பெட்ரோல் பங்குக்கு லேப்டு சைடு ஒரு டாடா எஸ் நிக்குது.

நேரா பாத்திங்கனா ஒரு தெங்கமரம் இருக்குது.

மேல பாதிங்னா ஒரு ஃபோகஸ் லைட் இருக்கு.

ஆ மொதல இருக்குற கடையில நெறைய டயர்ஸ் வச்சிருக்காங்க.

மேல நல்லா வைட் கலர்ல அழகா கொத்து லைட் போட்டுருக்காங்க.